இந்த படத்துல ரெண்டு வண்டிங்களு இருக்கு.

இந்த நீர்வீழ்ச்சி ஒரு காட்டுப்பகுதில இருக்கு.

இந்த ரோட்ல கொஞ்ச ஆளுங்க நடந்துட்ருக்காங்க.

இந்த கம்ப்யூட்டர் லேப்குள்ள அஞ்சு சேருங்களும் இருக்கு அஞ்சு கம்ப்யூட்ருங்களும் இருக்கு.

இந்த நாலு பசங்களு கம்ப்யூட்டர்ல என்னமோ வேல செஞ்சிட்ருக்காங்க.

ஒரு ஸ்டேஜூ மேல தான் இருக்காங்க.

இந்த காய்கறி கடையில நெறைய காய்கறி அடுக்கி வெச்சுருக்காங்க.

இந்த கடைக்கு மேல ஒரு பல்பு மாட்டி வெச்சிருக்காங்க.

இந்த காப்பி கலர் சேருக்கு முன்னாடி ரெண்டு பெரிய கண்ணாடிகள் இருக்குது.

இன்னொரு கார் ஓட கலர் பச்ச கலர் .

இந்த போஸ்ட் ஆஃபீஸ்ல மூணு ஆளுங்க நின்னுட்ருகாங்க.

இந்த போஸ்ட் ஆபீஸ்சுக்கு மேல ரெண்டு டியூப் லைட் இருக்கு.

இந்த பள்ளிக்கூடத்தில ரெண்டு பஸ் நிப்பாட்டி வச்சிருக்காங்க.

இந்த டீ எஸ்டேட்ல நறைய டீ எலைங்க இருக்கு.

இந்த படத்துல ஒரு அழகான பெரிய வீடு இருக்கு.

இந்த வெள்ள வீட்டுக்கு முன்னாடி ஒரு பாட்டி உக்காண்ட்ருக்காங்க.

இந்த வீடு சுத்தி செடியு மரங்களுமா இருக்கு.

இந்த வீட்டுக்கு முன்னாடி கொஞ்சோ கள்ளு மண்ணுமிருக்கு.

இந்த ரெண்டு ஆளுங்களுக்கு பின்னாடி ஒரு விநாயகரோட படோ இருக்கு.

இந்த உணவகம் குள்ள மூணு ஆளுங்க இருக்காங்க.

இந்த ஸ்கூலோட என்ட்ரன்ஸ்ல முன்னாடி ஒரு பெரிய போர்ட்ருக்கு அந்த போர்ல இந்த ஸ்கூல் பேர் எழுதிருக்காங்க.

இந்த பாலருக்கு குள்ள கொஞ்ச ஆளுங்க இருக்காங்க.

இந்த மார்கெட்ல ரெண்டு ஆளுங்க பூக்கள் வித்துட்ருக்காங்க.

இந்த படத்துல ஒரு கட காம்ச்சிருக்காங்க.

இந்த மீன் கடைக்கு மேல நறைய பல்புங்க மாட்டி வெச்சிருக்காங்க.

இந்த ரோட்ல ஒரு ஆளு நடந்துட்ருக்கா.

இந்த மாட்டு கொட்டாய்ல கிட்டத்தட்ட ஏழு மாடுங்க இருக்கு.

இந்த மாடுங்ளோட கழுத்துல நீல கலரு செகப்பு கலர் கயிரு கட்டியிருக்கு.

இந்த ஆளுங்களுக்கு முன்னாடி ஒரு கண்ணாடி இருக்கு.

இந்த கடையில கொஞ்ஜோ பொருட்கள வந்து செல்ஃப்ல அடுக்கி வச்சிருக்காங்க.

அந்த வீடு பிங்க் கலர் வீடு.